சம்பாவைச் சேர்ந்த ஒரு பிராமணரின் மகள்னு கூறுவாங்க அப்பெண் வந்து ஒரு மன் மன்னனை மணந்து கொள்வார் என்று அன்றே கணித்துக் கூறப்பட்டாங்க இவ்வாறா, அப்பெண்ணின் தந்தை பாடலிபுத்திரத்திற்கு அவரை அழைத்துச் சென்றார் அப்படின்னு கூறுறாங்க. அங்கு அவர் பிந்துசாரரை மணம் முடித்தார். அவரை பட்டத்து அரசியானார் அப்படின்றாங்க அசோகவதனமானது அவரது பெ பெயரைக் குறிப்பிலை எனினும், மற்ற பழங்கங்களை அவருக்கு வெவ்வேறான பெயர்களைக் கொடுக்கின்றது எடுத்துக்காட்டாக அசோகவதனமல மாலவனது அவரை பெயர்களை கொடுக்கின்றது உம் சுப்தரங்கி என்று அழைக்கிறாங்க வம்சத்தபகசினி மற்றும் மகாவம்சத்தின் விளக்கவுரையான மகாவம்ச திகா ஆகிய நூல்கள் அவரைத் தம்மா என்று அழைக்கின்றாங்க அவர்

அனந்த குருகேயின் கூற்றுப்படி, இது ஒரு பெயர் கிடையாது. மாறாக ஒரு அடைமொழியாகும் அப்படின்னும் அவங்க கல்வெட்டு மூதாதையர் கல்வெட்டு பத்தி சொல்றாங்க கஜலட்சுமி ரச்சிதா உங்களுக்கு ஒரு வரலாறு ரீதியான மன்னனாக அசோகரின் வாழ்வானது கிட்டத்தட்ட மறக்கப்பட்டுவிட்டது அப்படின்னும் சொல்லுவோம். ஆனா பதி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிராமி எழுத்துமுறை புரிந்தறியப்பட்டதற்குப் பிறகு இந்நிலை மாறியது.

மிகச் சிறந்தவர்களில் ஒருவராக அசோகரின் மதிப்பை நிறுவினர் அப்படின்னு சொல்றாங்க. நவீன இந்தியாவின் சின்னமாக அசோகரின் சிங்கத் தூபியை பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க

ஆஹ் நிச்சயமா ரச்சிதா அசோகரோட கல்வெட்டுகளில தவிர இவரோட வாழ்க்கைய பத்தி நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா கி பி இரண்டாம் நூற்றாண்டுல வந்து அசோகதவம் அதாவது இப்போ இருக்குற திவ்விய

தொடர்பை வந்து இவரது நேசமும் அசோகவனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா எச் ஜி வெல்ஸ்ன்றவரு history of the sorry outline of the history அப்படின்ற book ல வந்து அசோகரை பத்தி நிறைய விஷயங்களை குறிப்பிட்டுருக்காரு அதாவது அவருடைய பெயர்கள், அவரோட கம்பீரங்கள், கருணைகள் அப்பறம் அவர் அவரு அமைதியா இருந்த நேரங்கள் அப்பறம் அரசு மேன்மைகள் ஆகியவற்றை வந்து

உம் கண்டிப்பா இதுக்கான தகவல் ஆதாரங்காளை பாக்கலாம் ஆஹ் அசோகர் குறித்த தகவலானது இவரது கல்வெட்டுக்களில இருந்து வருது. இவரைப் பற்றிக் குறிப்பிடும் மற்ற கல்வெட்டுகளும் இவரது ஆட்சிக் காலத்தைச் சேர்ந்தவையாகவே இருக்க வேண்டும் அப்படின்னு என பல்ர் எல்லாம் சொல்றாங்க மேலும், பண்டைக்கால இலக்கியம் குறிப்பாக பௌத்த நூல்களிலிருந்து தகவல்கள் வ வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க பல்வேறு வரலாற்றாளர்கள் தமது சான்றுகள் தொடர்பை உம் தெளிவுபடுத்தி முயற்சித்த போது இந்த ஆதாரங்கள் பெரும்பாலும் ஒன்றிலிருந்து மற்றொன்று மாறுபடுகின்றன அப்படின்றாங்க அதாவது கல்வெட்டுக்களே மாறுபடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டாக தன் ஆட்சியின் போது பல மருத்துவமனைகள் அசோகர் கட்டினார் என்று கூறப்பட்டாலும், பண்டைக்கால இந்தியாவில் கி மு மூன்றாம் நூற்றாண்டின் போது ஏதேனும் மருத்துவமனை இருந்ததா என்பது பற்றித் தெளிவான ஆதாரம் இல்லை என்று அந்த அல்லது. கட்டடத்தைத் தொடங்கியதற்கு அசோகர் காரணமாக இருந்தாரா என்று ஆதாரங்கள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க கஜலட்சுமி ரச்சிதா நீங்க கல்வெட்டுகள் பத்தி எதும் தெரியுமா உங்களுக்கு ஆஹ் இது வந்து இந்தியத் துணைக் கண்டத்துல ஏகாதிபத்திய சக்தியின் முதல் சுய பிரதிநிதித்துவங்கள் அசோகரின் கல்வெட்டுகள் தான் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க எனினும் இந்தக் கல்வெட்டு வந்து தம்மம் அல்லது நன்னடத்தை குறித்தே முதன்மையாகக் கவனம் கொண்டுள்ளன.

இந்தக் கல்வெட்டுகள் குறிப்பிட்டுள்ள படி அப்படியே நாம் எடுத்துக் கொள்ள இயலாது எனக் குறிப்பிடப்படுது ஆஹ் அமெரிக்க அறிஞர் யோவான் எஸ் ஸ்ட்ராங், அசோகரின் செய்திகள் குறித்து சில நேரங்களில், வரலாற்றுத் தகவல்களைப் பதிவு செய்வ செய்வதைத் தவிர்த்து, தான் மற்றும் தனது நிர்வாகம் குறித்து ஒரு சாதா சாதகமான பார்வையை காட்சிப்படுத்துவதை இலக்காகக் கொண்ட ஓர் அரசியல்வாதியின் பரப்புரை என்று நாம் இவற்றை எடுத்துக் கொள்வது சரியா இருக்கும் அப்படிங்குறாங்க இதுல இருந்து நீங்க சொல்லலாம் கஜலட்சுமி

ஒரு சிறு எண்ணிக்கையிலான மற்ற கல்வெட்டுக்களும் அசோகர் குறித்து சித சில தகவல்களைக் கொடுக்கின்றன உதாரணமாக, இரண்டாம் நூற்றாண்டில் பாறைக் கல்வெட்டில் அசோகரை குறிப்பிடப்படுகின்றார்கள் சிர்கப் என்ற இடத்தில் கண்டறியப்பட்ட அசோகரின் தட்சசீலக் கல்வெட்டானது ஒரு தொலைந்த வார்த்தையான ப்ர பிரிய் என்ற என்பதைக் குறிப்பிடுகிறது. இது அசோகரின் பட்டமான பிரியதர்சினி தான் என்று அஹ் எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னும் சொல்றாங்க. எனினும்

சில அறிஞர்களால் தோராயமாக அசோகரின் காலத்திற்குத் தேதியிடப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஐயன் நீன் இந்த பௌத்த புறாணங்கள் பத்தி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்குறேன் ஆஹ் கண்டிப்பா கஜலட்சுமி இப்போ அசோகர் குறித்த பெரும்பாலான தகவல் பௌத்த புராணங்களில இருந்து வருது அப்படின்றாங்க. அவை இவரை வந்து ஒரு மகா, குருவு குறைபாடற்ற மன்னனாகக் காட்டுகின்றன

பல்வேறு கதைகளை அவர்கள் பயன்படுத்துகின்றனர் வரலாற்றுத் தகவல்களுக்கு இந்நூல்களை சார்ந்திருக்கும் போதும் நாம் கவன் கவனமுடன் இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது நவீன அறிஞர்கள் மத்தியில இந்தப் புராணங்கள் மரபு வழிக் கதைகள் என ஒட்டு மொத்தமாகத் தவிர்ப்பது முதல் நம்பத்தக்கவை எனக் கருதப்படுது அனைத்து வரலாற்றுப் பகுதிகளையும் ஏற்றுக் கொள்வது அஹ் வரை கருத்துக்கள் வேறுபடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க நீங்க இதுல இருந்து எதாவது உங்களுக்கு புரியுதா ஆஹ் ரச்சிதா இதை இதை சொல்லலாமா இதை பத்தி எதாவது ஆஹ் நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது ஆஹ் நீங்க விட்டதுல இருந்து நான் கொஞ்சம் சொல்றேன்

இரண்டு முதன்மையான மரபுகளை மூலமாகக் கொண்டது அதாவது ஒன்று வட இந்திய மரப திவ்வியவதனம் இதன் பகுதியான அசோகவ அசோகாவத வதானம் உட்பட உள்ளிட்ட சமசுகிருத மொழி அஹ் நூல்களில் பாதுகாக்கப்பட வட இந்திய மரபு அயுவாங் சுவான் மற்றும் அயுவாங் சிங் உள்ளிட்ட சீன ஆதாரங்கள் இலங்கையின் மரபு தீபவம்சம், மகாவம்சம், வம்சத்த அஹ் பகசினி வீனயா மீதான புத்தகோசரின் விளக்கவுரை மற்றும் சமந்த பாசதிகா உள்ளிட்ட பாளி மொழி நூல்களில் பாதுகாக்கப்பட்ட இலங்கை மரபு. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா கஜலட்சுமி நிச்சயமா ரச்சிதா இப்போ நீங்க முடிச்சதுல இருந்து நான் தொடருறேன் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா வட இந்திய மரபு இலங்கை மரபு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்துக்குமே இடையில நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எடுத்துக்காட்டா இலங்கை மரபானது மூன்றாம் பௌத்த சங்கத்தைக் கூட்டியதில் அசோகரின் பங்கை குறிப்பிடுகிறது. இலங்கைக்குத் தன் மகன் மகிந்தன் உள்ளிட்ட பல தூதர்களை தொலைதூரப் பகுதிகளுக்கு அனுப்பியதாக குறிப்பிடுகிறது னினும், வட இந்திய மரபானது இந்நிகழ்வுகளை பற்றி குறிப்பிடவில்லை.

வட இந்திய மரபு விளக்குகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நீங்க சொன்ன அந்த ரெண்டு மரபுகளுக்கும் உள்ள வேறுபாடுகள் தான் இப்போ நான் சொன்னேன் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா ஐயன் புரிஞ்சுதுன்னா நீங்க நீங்க தொடரலாம் உம் இப்போ மற்ற ஆதாரங்களை பத்தி பாப்போம் அஹ் நாணயம், சிற்பம் மற்றும் தொல்லியல் ஆதாரங்கள் அசோகர் குறித்த ஆய்வுகளுக்கான துணையாகவே இருக்கு அப்படின்றாங்க பல்வேறு புராணங்களில மௌரிய மன்னர்கள் பட்டியலில அசோகரின் பெயர் தோன்று தோன்றுது அப்படின்றாங்க எனினும், இந்நூல்களில இவர் குறித்து மேற்கொண்ட தகவ் தகவ தகவல்களைத் தருவதில்லை ஆஹ் அர்த்தசாஸ்திரம் மற்றும் மெகஸ்தனிசின் இண்டிகா உள்ளிட்ட பிற நூல்களில மௌரியர் காலம் குறித்துப் பொதுவான தகவல்களைத் தருகின்றன அசோகரின் ஆட்சி குறித்து தகவல்களை அனுமானிக்க இவற்றைப் பயன்படுத்தலாம் எனினும் அர்த்தசாஸ்திரம் என்பது நன்னடத்தை குறித்த ஒரு நூல் ஆகும் அப்படின்றாங்க அது தம்மம் மீது கவனத்தைக் குவி குவிக்கிறதே தவிர, ஒரு வரலாற்று அரசு மீது கவனத்தைக் குறிக்கவில்லை அப்படின்றாங்க அது மௌரியர் காலத்தில் எழுதப்படாத என்பது ஒரு விவாதத்திற்குரியதாக உள்ளது இண்டிகா என்ற நூல் தற்போது தொலைந்து விட்டது பிற்கால நூல்களில ஒரு சில பத்திகளாகவே அந்நூலோட பகுதிகள் எஞ்சியிருக்குது அப்படினு சொல்றாங்க கஜலட்சுமி ரச்சிதா உங்களுக்கு ஆஹ் இதை வந்து பொதுவான கதைகளைக் கூறும் போது கூட இரு மரபுகளும் பல வழிகளில் மாறுபடுது அப்படின்னு சொல்றாங்க பொதுவா போதி மரத்தை அஹ் போதி மரத்தை வந்து அசோகரின் அரசியான தி திஷ்யரக்‌ஷிதா அழித்தார் என்று அசோக அஹ் வதனமும், மகாவம்சமும் குறிப்பிடுது அப்படின்னு சொன்னாங்க அஹ் அசோகவதனத்தை வந்து தனது தவறை உணர்ந்த பிறகு அரசி மரத்தை நலம் பெற வைக்கிறாரு என்று குறிப்பிடப்படுது மகாவம்சத்தில் மரத்தில் ஒரு கிளை இலங்கையில் ந நடப்பட்டதற்குப் பிறகே அவர் மரத்தை நிரந்தரமாக அழிக்கிறார் மற்றொரு கதையில் இரு நூல்களும் இராமகிராமத்தில் இருந்து கௌதம புத்தரின் புத்தரின் ஒரு நினைவுப் பொருளைச் சேகரிப்பதில் அசோகரின் வெற்றியடையாத முயற்சிகளைப் பற்றி விளக்குது அசோகவதனத்துல நினைவுப் பொருளை வைத்திருக்கும் அஹ் நாகர்களின் பக்தியைத் தன்னால் ஈடு செய்ய இயலாததால்

இவ்வாறான கதைகயை பயன்படுத்தி தான், மகாவம்சமானது இலங்கையைப் பௌத்தத்தின் புதிய பாதுகாப்பு இடமாகப் புகழ்கிறது அப்படின்னு அஹ் நாம் அறியலாம் அப்படின்னு சொல்றாங்க

அஹ் நிச்சயமா பௌத்த மதத்தை தழுவுனதுக்கு அப்பறாம் இவரோட ஆட்சி பத்தி நான் சொல்றேன் மகாவம்சமும் அசோக அசோகவதனமும் அசோகர் எண்பத்தி நாலாயிரத்தி தூபிகள் அல்லது பௌத்த விகாரங்களைக் கட்டினார்கள் என குறிப்பிடுகின்றன மகாவம்சத்தின் படி இச்செயலானது அ இவரது ஆட்சியின் ஐந்து மற்றும் ஏழாம் ஆண்டுகளுக்கு இடையில் நடைபெற்றது அசோகவனமானது கௌதம புத்தரின் வாழ்க்கையுடன் தொடர்புடைய எட்டு தொன்மையான நினைவுப் பொருட்களுடன் ஏழு பொருட்கள் அசோகர் சேகரித்தார் என குறிப்பிடப்படுகிறது தங்கம், வெள்ளி, கனகம் அஹ் மற்றும் மணிப்பளிங்கு ஆகியவற்றால் செய்யப்பட்ட எண்பத்தி நாலாயிரம் பெட்டிகள் அந்த நினைவுப் பொருட்களின் பாகங்களை வைத்தார் என குறிப்பிடப்படுகிறது உலகம் முழுவதும் ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையுடைய பட்டிணங்களில் எண்பத்தி நாலாயிரம் தூபிகளைக் கட்ட இவர் ஆணையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க என்ன நினைக்குறீங்க ஐயன் இதுல இருந்து நீங்க தொடருறீங்களா. உம் கண்டிப்பா நான் அந்த கல்வெட்டு சான்றுகள் அது மாறுபட்ட விளக்கத்தை பாத்தேன் இது வந்துட்டு கிறித்தோபர் அஹ் பெக்வித் போன்ற சில அறிஞர்கள் அசோகரின் சிறு பாறைக் கல்வெட்டுக்களில மட்டுமே தோன்றும் அசோகரின் பெயரும், மன்னர் பியாதசி அல்லது தேவனாம்பிரிய பியாதாசி அதாவது கடவுள்களால் விரும்பப்படா விரும்பப்படும் பியாதசி கடவுள்களால் விரும்பப்படுபவராக

மன்னர் பியாதாசி அல்லது தேவனாம்பிரிய பியாதாசி ஆகிய பெயர்கள் குறிப்பிடப்படுகின்றன அப்படின்றாங்க பியாதாசி கி மு மூணாம் நூற்றாண்டுல வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஹ் பெக்வித் பரிந்துரைக்கிறார் உம் அவர் பெரும்பாலும் சந்திரகுப்த மௌரியரின் மகனாக இருந்திருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்றாங்க இந்த கிரேக்கர்கள் பிந்துசாரர் என்று அங்க் அறிந்து அறிந்திருந்தனர் அப்படின்னும் கூறுறாங்க அவர் இறையுணர்வுகள் அதாவது தருமம் மட்டும் தான் பெரிய தூண் கல்வெட்டுக்கள் மற்றும் பெரும் பாறைக் கல்வெட்டுகளில் ஆதரித்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை அத்தி உங்களுக்கு ரச்சிதா உங்களுக்கு எதனா சொல்ல விரும்புறீங்களா

இது வந்து பௌத்த சங்கத்தைக் குறிப்பிடல. ஆனா இது வந்து பெக்வித் ஆஹ் அப்படிகுறவர் இதை பிந்தைய காலப் போலி என்று கருது அப்படி அவரு சொல்றாரு அப்பறம் இது வந்து இந்த கல்வெட்டோட புவியியல் ரீதியா பரவலானது பியாதசி ஒரு பரந்த பேரரசை ஆண்டுருக்காரு என்பதை நமக்கு வந்து அது காட்டுது. இது வந்து மேற்குல இருந்த அஹ் செலூக்கியப் பேரரசுடன் தன் எல்லையைக் கொண்டிருந்தது அப்படின்னு சொல்றாங்க மாறாக, பெக்வித்தைப் பொறுத்த வரையிலயும் அசோகர் வந்து கி மு ஒண்ணாம் ஒண்ணாம் ஒண்ணுல இருந்து இரண்டாம் நூற்றாண்டு வாழ்ந்த ஒரு பிந்தைய மன்னர் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இதுல நீங்க சொல்லுங்க கஜலட்சுமி ஆஹ் நிச்சயமா நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா அவர் நிறைய தூபிக்களை கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு அசோகர் நினைவுப் பொருட்களை வைக்கத் தூபிகளைக் கட்டாமல் எண்பத்து நாலாயிரம் புத்த விகாரங்களைக் கட்ட ஆணையிட்டார் என்று மகாவம்சம் குறிப்பிடு குறிப்பிடுகிறதுன்னு சொல்றாங்க அவரோட நினைவுப்பொருட்களை வைக்காம புத்தரோட நினைவு பொருட்களை வச்சாசாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல ஆனால் இந்நிகழ்வைக் கட்டமைப்புச் செயல் செயல்களுடன் சேர்த்து குறிப்பிடவில்லை புத்தரின் தம் மதத்தில் தம்மத்தத்தில் எண்பத்தி நாலாயிரம் பிரிவுகள் உள்ளன என மொகாலிபுத்த தீகர் கூறியதாக கூறிய போது எண்பத்தி நாலாயிரம் விகா விர விகாரங்கள் கட்ட அசோகர் முடிவு செய்தார் என மகாவம்சம் குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றங்க எண்பத்தி நாலாயிரம் விகாரங்களை கட்டி முடிக்கப்பட்ட செய்தியானது அதே நாளில் பல்வேறு நகரங்களில் இருந்து வந்தது அப்படின்னும் சொல்றாங்க அஹ் இவரோட குடும்பம் பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா ஐயன் ஆஹ் கண்டிப்பா நான் சொல்றேன் கஜலட்சுமி இவரோட குடும்பம் பாத்தீங்கன்னா பல்வேறு நூல்களில அசோகர்ல அசோகன்னு ஐந்து மனைவிகள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் வந்து தேவி அல்லது வேதிஸா மகாதேவி சாக்கிய குமாரி,

அஹ் அசோகர்ல சொந்த கல்வெட்டுகளிலிருந்து அறியப்படும் அசோகரின் ஒரே அரசி அஹ் கருவகி மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க அலகாபாத்துல ஒரு தூணில் உள்ள பொறிப்புகளில இவரு குறிப்பிடப்பட்டுள்ளார் அஹ் இளவரசர் திவாராவின் தாய் என கல்வெட்டு இவரை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க இவரது சமய மற்றும் அறக் கொடைகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு இக்கல்வெட்டுகள் ஆணையிடுகிறது ஒரு கோட்பாட்டின் படி திஷ்யஷி திஷ்ய திஷ்யரா ரக்ஷிதா என்பது கருவகியின் பட்டத்து பெயர் என்றும் குறிப்பிட்டு இருக்காங்க கஜலட்சுமி அஹ் இதை பத்தி உங்களுக்கு மேலும் எதாவது சொல்றீங்களா ரச்சிதா அஹ் இவரோட பேரை வந்து வெளிப்படியா சிறு பாறைக் கல்வெட்டுலயும், மறைமுகமாகச் சிறு தூண் கல்வெட்டுகல மட்டுமே தோன்றுது இவர் வந்து புத்தரையோ, பௌத்த சங்கத்தையோ குறிப்பிடல வெளிப்படையா பௌத்தத்தை ஆதரிக்கவும் இல்ல பிரியதர்சி என்ற பெயரானது இரண்டு சிறு கல்வெட்டுகளில தோன்றுது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா பெக்வித் மீண்டும் அவற்றைப் பிந்தைய போலிகள் என்று கருதுகிறாரு அஹ் சிலறு கல்வெட்டுல வந்து ஒரு மிக வேறுபட்ட மற்றும் மிகச் சிறிய புவியியல் பகுதியைக் கொண்டது

பதி அஹ் பதிநூற்றாண்டின் அஹ் தொடக்கத்தின் போது தேதியிடப்பட்ட கல்வெட்டுகள் மற்றும் காந்தாரக் கையெழுத்துப் பிரதிகளில் இருந்து இது உறுதிசெய்யப்படுகிறது அஹ் குசானப் பேரரசின் காலத்தைச் சேர்ந்த சேர்ந்ததாக இது இருக்கு முந்தைய பியாதசியின் அஹ் கல்வெட்டுகள்ல தரத்தை விட இந்த அசோகரோட கல்வெட்டு வந்து தரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து அளவுக்கக் குறைவாகவே இருக்கு அஹ் இதுல இருந்து நீங்க சொல்லலாம் கஜலட்சுமி அஹ் நிச்சயமா ரச்சிதா ஐயன் சொல்லாரு இல்லையா அவரோட அஹ் அவரோட சொந்த கல்வெட்டுல வந்து அவங்களோட மனைவி பேர் வந்து கருவகி மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனா மகாவம்சத்தின் படி அசோகரின் முதன்மையான அரசி வந்து அசந்தமித்தா ஆவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அசந்தமித்தா அசோகர் இறப்பதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் இறந்தார் எனவும் இந்நூலின் படி படி முந்தைய முந்தையபிறப்பில் ஒரு தேன் விற்ப விற்பவராக இருந்த அசோகரிடம் பிரத்தியேக புத்தரை அசந்தமித்தா அனுப்பியதன் காரணமாக அவர் அசோகரின் அரசியாக பிறந்தார் என குறிப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவரோட மகன்கள் சகோதரர்கள் பத்தி நீங்க சொல்லுங்க ஐயன் ஆஹ் கண்டிப்பா கஜலட்சுமி அஹ் மகங்களில பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளில பெயர் குறிப்பிடப்பட்டுள்ள அசோகரின் ஒரே மகன் அசோகர் மற்றும் கருவகியின் மகனான திவாரா அப்படின்னு சொல்றாங்க வட இந்திய மரபின் படி, அசோகருக்கு குணாளன் என்ற பெயருடைய ஒரு மகன் இருந்ததாகவும் குணாளனுக்கு சம்பிரதி என்ற பெயருடைய ஒரு மகன் இருந்ததாகவும் கூறுது இலங்கை மரபான மகிந்தன் என்று அழைக்கப்பட்ட ஒரு மகனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க அவர் இலங்கைக்கு பௌத்தத்தை பரப்புவதற்கு தூதராக அனுப்பப்பட்டார்னும் சொல்றாங்க வட இந்திய மரபில் இம்மகன் எங்குமே குறிப்பிடப்படவில்லை ஆனால் சீன பயணியான சுவான்சாங் மகிந்தனை அசோகரின் தம்பி அதாவது விதாசோகர் அல்லது விதா விகதசோகர் என்று குறிப்பிடுறாங்க ஆஹ் திவ்யவனமானது தர்ம தர்மவிவர்தனர் என்று அழைக்கப்பட்டது பட்டத்து இளவரசர் குணா குணாளனை குறிப்பிடுகிறது அப்படின்றாங்க. இவர் அரசி பத்மாவதியின் மகன் ஆவார்ன்றாங்க. பாகியனின் கூற்று படி தர்மவிவா விவர்தனர் காந்தாரத்தின் ஆளுநராக நியமிக்கப்பட்டுருக்காங்க இராஜதரங்கிணி நூலானது அசோகரின் மகனாக ஜலௌகர் என்பவரை குறிப்பிடுறாங்க அசோகரோட வரலாறு வந்து ஒரு குழப்பமாவே இருக்குது கஜலட்சுமி ரச்சிதா உங்களுக்கு ஆஹ் இவங்க அர அரியணை அமர்தல் பத்தி நீங்க யாராவது ஒருத்தவங்க பேசுனீங்களா

ஆஹ் இவங்க வந்து புராணங்கள் வந்து அசோகர் ஒரு பட்டத்து இளவரசர் இல்லை அப்படின்னு சொல்லி பரிந்துரைக்கிது அரியணையில அமரும் நிலைக்கு இவர் வந்து வளர்ச்சியடைந்ததும் விவாதத்திற்குரியதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிந்துசாரரின் மூத்த மகனான சுசிமா ஒரு முறை

வாளையும் கொண்டு காயப்படுத்தலாம் என மந்திரிக்கு கவலை ஏற்பட்டது எனவே, நேரம் வந்த போது அவர் ஐந்நூறு மந்திரிகளை அரியணைக்கு ஆஹ் அஹ் ஐந்நூறு மந்திரிகளை அரியணைக்கு அசோகரின் உரிமைக்கு ஆதரவு அளிக்குமாறு தூண்டினார் ஒரு சக்கரவர்த்தியாக அசோகர் வருவது என்பது முன்னரே கணித்துக் கூறப்பட்டிருப்பதாகக் குறிப்பிட்டார் ஆஹ் சில காலத்திற்குப் பிறகு தக்சசீலமானது மீண்டும் கிளர்ச்சி ஈடுபட்டது. கிளர்ச்சியை ஒடுக்கச் சுசிமாவைப் பிந்துசாரர் அனுப்பினார் இதற்குப் பிறகு சீக்கிரமே, பிந்துசாரருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்லுங்க கஜலட்சுமி ஆஹ் அவரோட மறைவு பத்தி நான் சொல்றேன் அசோகரோட கல்வெட்டுல வந்து உயிர்வாழும் எந்த உயிரினத்தையும் வந்து காயப்படுத்துவது நல்ல செயல் இல்ல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு இருக்காங்க

இருநூத்து முப்பத்தி ரெண்டுல பாடாலிபுத்திரத்தில வந்து மறைந்தார் அப்படின்னும் சொல்றாங்க அவரோட மறை மறைவுக்கு அப்பறம் ஆஹ் அசோக அதாவது மௌரியப் அரசு வந்து இரண்டா பிளவுற்றதாகவும் ஆஹ் மேற்குப்பகுதியை வந்து பு அவரோட மகனான குணாளன் ஆட்சி புரிஞ்சதாகவும் கிழக்குப் பகுதியை வந்து அவரோட பேரன்களில ஒரு ஒருத்தரான தசரத மௌரியர் வந்து ஆட்சி புரிந்ததாகவும் சொல்றாங்க. இவரோட மறைவுக்கு இவரோட இவர் மறைஞ்சு அம்பது வருஷத்துக்கு அப்பறம் மௌரிய அரசே வீழ்ந்துட்டதா சொல்றாங்க ரச்சிதா நீங்க என்ன நினைக்குறீங்க ஐயன் அஹ் கண்டிப்பா கஜலட்சுமி இப்போ அசோகரோட வரலாறை பாத்தீன்னால அது ஒரே குழப்பமா இருக்குது அது யார் யாருக்கு புரிஞ்சுதுனு தெரியல இப்போ பாத்தீங்கன்னாஅவரு வந்து இளவரசன்னு ஒரு கல்வெட்டு சொல்லுது இளவரசன் இல்லன்னும் ஒரு கல்வெட்டு சொல்லுது கஜலட்சுமி ரச்சிதா இதை ஏத்துக்குறீங்க தானே ஆஹ் ஆமா கண்டிப்பா அஹ் இதோட இந்த விவாதத்தை முடிச்சுக்குவோம் நம்ம அடுத்த தொடையுது தொடப்புல இதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம் ரச்சிதா நன்றி நன்றி ஐயன் நன்றி ரச்சிதா ஆஹ் நன்றி நன்றி நன்றி